இங்க வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்டு ஃபிரண்ட்ல வச்சிருக்காங்க சேர்ருங்க இருக்கு நறைய பேரு வந்து போயிட்டு வந்துட்ருக்கா--

அந்த சைடுல நெறையா பேர் நின்னுட்டிருக்காங்க ரெட் கலர்ல .

இது ஒரு நகக்கட நகக்கடையில வந்து மூணு வெள்ளி வெளக்கு வச்சிருக்காங்க அப்றோ முன்னாடி வந்து சாமியோட ஃபிரேம் இருக்கு நெறைய.

அப்பரோ இந்த சைடுல ஓட்டு ஓட்டு போட்ட மாரி ஓடு போட்ட மாரி இந்த சைடுல வெச்சுருக்காங்க. இந்த பக்கமு ரேக் வெச்சுருக்காங்க மிஷின்ல .

ரெண்டு சைடுல ஒரு உக்காரதுக்கு ஒரு இது மாரி ச வீடு மாரி இருக்கு.

ஒரு ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல வர்த்வ்ங்க சிஸ்டர் வந்து பாத்துட்ருக்காங்க பசங்க எல்லா குட்டீஸ்ங்க எல்லா வந்து ட்ராயிங் பாத்து பாத்துட்டு ஆக்டிவிட்டி செஞ்சிட்டுருக்காங்க ஒருத்த--

இது ஒரு நீச்சல் கொளோ நீச்சல் கொளத்துல ரெ ரெண்டு மூணு பேர் குளிச்சிட்ருக்காங்க ஒருத்தர் அந்த சைட்ல பாத்துட்ருக்காரு இந்தத்--

சைடுல மண் தொட்டிங்க நெறையருக்கு இந்த சைடுல மண் பாத மாரி இருக்கு.

ரெண்டு சேர் ஃபிரண்டுல முன்னாடி இருக்கு ரெண்டு பக்கமு பைக் இருக்கு இந்த வந்த கேட்டு கேட் போட்ருக்காங்க படி ஸ்டெப்ஸ் இருக்கு.

சொல்லிட்ருக்காங்க கவனிச்சிட்ருக்காங்க எல்லாரு ஒருத்தரு எல்லோ கலர் ஷர்ட் போட்னு முன்னாடி ஃபிரெண்ட்ல உக்காந்துட்ருக்காரா--

இவ்ளோ டிஷர்ட்ஸ்சு ஒயிட்ஸு பேன்ட்ஸ்ஸு டைட்ஸ்ஸு ம் ஃப்ராக்ஸ்ஸு குட்டீஸ் கிட்ஸ்கு நெறைய வெரைட்டியான ப்ளூ கலர்னா நெறைய அடுக்கி ரோ ரோ வா அடுக்கி வெச்சிருக்காங்க இது ஒரு ஷாப்பு .

சைடுல ஒரு பூத்தொட்டி மாரி இருக்கு இந்த சைடுல ஒரு ஷேர் இருக்கு எல்லா ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க.

மண்டபம் சாமி போட்டோல மால போட்டு வெச்சிருக்காங்க. ஒரு பங்க்ஷன் முடிஞ்சி எல்லாரு ரெண்டு பேரு ஒக் ஒருத்வங்க ஒக்க ரெண்டு பேரு ஒக்காந்திட்ருக்காங்க.

இந்த சைடுல சேர்ருங்க நெறைய இருக்கு ஏ_சி இருக்கு வால் கிளாக்க இருக்கு ஸ்பீக்கர் இருக்கு அந்த சைடுல ஒரு ரூம் மாரி இருக்கு ஆபீஸ் ரூம் மாரி.

அப்றோ வந்து மேல வந்து டேபிள் மேல மேல வந்து செல்ஃப்ல சாமி போட்டோஸ்லா நறையா இரு--

மக்கள் எல்லா போயிட்டு வந்துட்ருக்காங்க பின்னாடி பேக் சைடுல அப்பார்ட்மெண்ட் இருக்கு.

அ கர டைமுக்கு வச்சிட்ருக்காங்க எல்லா கரெக்டா வச்சிட்ருக்காங்க ப்ரொசீஜரா ஒருத்தர் நின்டு ரெடி பண்ணிட்ருக்காரு.

இந்த சைடுலக்கு ப்ளூ கலர் லைட் எரிது ஃபுல்லா ஒயிட் கலர் லைட் --

அப்றோ வந்து கம்ப இருக்கு மின்கம்பம் பின்னா அ மூனு பே மேல இருக்கு.